மொசில்லா தண்டர்பர்ட் இல் அட்ரெஸ் புக் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் இல் கற்கப்போவது எப்படி அட்ரெஸ் புக் இலிருந்து கான்டாக்ட்ஸ் சேர்ப்பது காண்பது மாற்றுவது மற்றும் நீக்குவது மேலும் கற்பது புது அட்ரெஸ் புக் ஐ உருவாக்குவது இருக்கும் அட்ரெஸ் புக் ஐ நீக்குவது கான்டாக்ட்ஸ் ஐ இன்னொரு மெயில் அகாவுண்ட் இலிருந்து இம்போர்ட் செய்வது நாம் மொசில்லா தண்டர்பர்ட் 1301 ஐ உபுண்டு 1204 இல் பயன்படுத்துக்கிறோம் அட்ரெஸ் புக் என்பது என்ன
அட்ரெஸ் புக் உங்கள் மொபைல் போன் ல் இருக்கும் கான்டாக்ட்ஸ் பீச்சர் தான்
அட்ரெஸ் புக் மூலம் கான்டாக்ட்ஸ் ஐ உருவாக்கி பராமரிக்கலாம்
அட்ரெஸ் புக் கள் தண்டர்பர்ட் இல் இரு வகை பெர்சனல் அட்ரெஸ் புதிய கான்டாக்ட்ஸ் உருவாக்க
கலெக்டட் அட்ரெஸ் புக்
ஆட்டோமேட்டிக் ஆக ஆட்கோயிங் அல்லது சென்ட் மெயில்ஸ் இலிருந்து எமெயில் அட்ரெஸ் களை சேகரிக்கிறது
லான்ச்சர் இல் தண்டர்பர்ட் இக்கான் மீது சொடுக்கவும்
தண்டர்பர்ட் விண்டோ திறக்கிறது
இப்போது பெர்சனல் அட்ரெஸ் புக் இல் கான்டாக்ட்ஸ் சேர்ப்பதை காணலாம் மெயின் மேனு விலிருந்து டூல்ஸ் மற்றும் அட்ரெஸ் புக் மீது சொடுக்கவும் அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இடது பேனல் லில் பெர்சனல் மற்றும் கலெக்டட் அட்ரெஸ் புக்ஸ் இரண்டையும் காணலாம்
டிஃபால்ட் ஆக பெர்சனல் அட்ரெஸ் புக் இடது panelலில் செலக்ட் ஆகியுள்ளது வலது பேனல் இரண்டு பகுதிகளாக உள்ளது மேல் பாதி கான்டாக்ட்ஸ் ஐ காட்டுகிறது கீழ் பாதி தேர்ந்தெடுத்த கான்டாக்ட் இன் முழு விவரங்களை காட்டுகிறது புது கான்டாக்ட் ஒன்றை உருவாக்கலாம் டூல்பார் இல் நியூ கான்டாக்ட் ஐ சொடுக்கவும் நியூ கான்டாக்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கான்டாக்ட் tab ஐ சொடுக்கவும் முதலில் அமிநியூகன்டாக்ட் என enter செய்க எமெயில் ஐ யூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் என உள்ளிடுக பீல்ட் டிஸ்ப்ளே இல் நேம்
ஆட்டோமேட்டிக் ஆக பிர்ஸ்ட் நேம்
அப்டேட் ஆகிவிட்டது பிரைவேட் tab இல் சொடுக்கவும்
இந்த tab இல் கான்டாக்ட் இன் முழு போஸ்டல் அட்ரெஸ் ஐ சேமிக்கலாம் வொர்க் ஒத்தேர் மற்றும் போட்டோ tab களை பொருத்தமான விவரங்கள் போட்டோகள் கூட சேமிக்க பயனாக்கலாம்
ஒக் ஐ சொடுக்கவும் கான்டாக்ட் சேர்க்கப்பட்டு வலது பேனல் இல் காண்கிறது இதே போல இன்னும் இரண்டு கான்டாக்ட்ஸ் விமினியூகன்டாக்ட் மற்றும் ஸ்மைனியூகன்டாக்ட் ஐ உருவாக்கலாம் கான்டாக்ட்ஸ் ஐ நேம் வாரியாக சோர்ட் செய்ய
மெயின் Menuஇலிருந்துView சோர்ட் பை மற்றும் நேம் மீது சொடுக்கவும் கான்டாக்ட்ஸ்
அசெண்டிங் ஆர்டர் இல் டிஃபால்ட் ஆக இருக்கும்
அதை அசெண்டிங் ஆர்டர் இல் அமைக்க மெயின் Menuஇலிருந்து வியூ சோர்ட் பை மற்றும் அசெண்டிங் மீது சொடுக்கவும் மாற்றாக அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் இல் வலது பேனல் இலிருந்து நேம் மீது சொடுக்கவும் நேம்ஸ் இப்போது டிசெண்டிங் ஆர்டர் இல் சார்ட் ஆகியுள்ளன
இப்போது ஒரு கான்டாக்ட் ஐ தேடலாம் கான்டாக்ட் ஐ நேம் அல்லது எமெயில் ஐ வைத்து தேடலாம் அமிநியூகன்டாக்ட் என்னும் பெயரை தேடலாம் அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் க்கு செல்லவும் சியர்ச் பீல்ட் இல் அமிநியூகன்டாக்ட் என உள்ளிடுக சியர்ச் பீல்ட் ஐ கவனிக்கவும் மேக்னிஃபையிங் கிளாஸ் இக்கான் க்கு பதில் ஒரு சிறு க்ராஸ் இக்கான் தெரிகிறது கான்டாக்ட் அமிநியூகன்டாக்ட் மட்டுமே மேல் வலது பேனல் இல் காட்டப்படுகிறது இப்போது சியர்ச் பீல்ட் இல் க்ராஸ் இக்கான் ஐ சொடுக்கவும்
எல்லா கான்டாக்ட் களும் இப்போது மேல் வலது பேனல் இல் காண்கிறது டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க
எமெயில்ஸ் ஐ சப்ஜெக்ட் வாரியாக தேடுக ஒரு வேளை ஸ்மைகான்டாக்ட் இன் கான்டாக்ட் இன்பார்மேஷன் மாறிவிட்டால்
இந்த தகவலை திருத்த முடியுமா
ஆம் முடியும்
வலது பேனல் இலிருந்து ஸ்மைனியூகன்டாக்ட் ஐ தேர்க இப்போது வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் புராப்பர்ட்டீஸ் ஐ தேர்க எடிட் கான்டாக்ட் போர் ஸ்மைனியூகன்டாக்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
மைனியூகான்டாக்ட் என பெயரை மாற்றலாம் இப்போது பீல்ட் டிஸ்ப்ளே நேம் ஐ மைனியூகான்டாக்ட் என மாற்றலாம் ஒரு வொர்க் டைட்டில் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஐயும் சேர்க்கலாம் வொர்க் tab ஐ சொடுக்கவும் டைட்டில் இல் மேனேஜர் மற்றும் டிபார்ட்மெண்ட் இல் எச்ஆர் என சேர்க்கவும் OK செய்க கான்டாக்ட் டிட்டெயில்ஸ் ஐ கீழே வலது பேனல் இல் காண்க
அது அப்டேட் ஆகிவிட்டது இப்போது எப்படி தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் ஐ நீக்குவது
முதலில் கான்டாக்ட் ஐ தேர்க வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் டிலீட் ஐ சொடுக்கவும்
ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறதுஓகே செய்க
கான்டாக்ட் நீக்கப்பட்டது
அது இனியும் கான்டாக்ட் லிஸ்ட் இ தெரிவதில்லை தண்டர்பர்ட் உங்கள் அட்ரெஸ் புக் ஐ உருவாக்கவும் உதவி செய்கிறது இது முன் சொன்ன டிஃபால்ட் புக்ஸ் ஆன பெர்சனல் அட்ரெஸ் புக் மற்றும் கலெக்டட் அட்ரெஸ் க்கு கூடுதலாக
புதிய அட்ரெஸ் புக் ஐ உருவாக்கலாம் அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் ஐ திறந்தே வைத்திருக்க வேண்டும் என நினைவு கொள்க
மெயின் menuஇலிருந்து பைல் சென்று நியூ வை சொடுக்கவும் பின் அட்ரெஸ் புக் ஐ தேர்க நியூ அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
அட்ரெஸ் புக் நேம் பீல்ட் இல் டைப் செய்க ஆஃபிஸ் கான்டாக்ட்ஸ்
ஒக் செய்க உருவாக்கியaddress புக் இடது பேனல் லில் தெரிகிறது இந்த அட்ரெஸ் புக் ஐ மற்ற டிஃபால்ட் அட்ரெஸ் bookகள் போலவே பயன்படுத்தலாம் டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க புதிய அட்ரெஸ் புக் ஒன்றை உருவாக்கி அதில் கான்டாக்ட்ஸ் சேர்க்கவும் அடுத்து அட்ரெஸ் புக் ஐ டிலீட் செய்ய கற்போம் அட்ரெஸ் புக் ஐ டிலீட் செய்தால் அதிலுள்ள எல்லா கான்டாக்ட் களும் நீக்கப்படும் என்பதை நினைவு கொள்க இடது பேனல் இலிருந்து ஆஃபிஸ் கான்டாக்ட்ஸ் அட்ரெஸ் புக் ஐ டிலீட் செய்யலாம் வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் டிலீட் ஐ தேர்க ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றி இந்த டிலீட் ஆக்ஷன் ஐ உறுதிசெய்யச் சொல்லுகிறது
ஓகே செய்க
அட்ரெஸ் புக் டிலீட் ஆகிவிட்டது டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க அடிஷனல் ஆஃபிஸ் கான்டாக்ட்ஸ் என்னும் புதிய அட்ரெஸ் புக் ஐ உருவாக்குக அட்ரெஸ் புக் டூல்பார் இலுள்ள எடிட் ஆப்ஷன் ஐ பயன்படுத்துக இந்த அட்ரெஸ் புக் ஐ டிலீட் செய்க மெயின் மேனு இலிருந்து அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் இல் எடிட் மற்றும் சியர்ச் அட்ரெஸ் ஐ தேர்க அட்வான்ஸ்ட் சியர்ச் ஆப்ஷன் மூலம் அட்ரெஸ் களை தேடுக தண்டர்பர்ட் மற்ற மெயில் அகாவுண்ட் களிலிருந்து கான்டாக்ட் களை இம்போர்ட் செய்ய அனுமதிக்கிறது இதனால் கான்டாக்ட் களை கான்டாக்ட் இன்பார்மேஷன் ஐ இழக்காமல் அப்டேட் செய்யலாம் நம் ஜிமெயில் அகாவுண்ட் இலிருந்து கான்டாக்ட் களை இம்போர்ட் செய்யலாம் முதலில் ஜிமெயில் அகாவுண்ட் ஐ திறக்கலாம் பிரெஷ் ப்ரவ்சர் ஐ திறந்து யுஆர்எல் ல் டைப் செய்க wwwgmailcom
Enter செய்க ஜிமெயில் ஹோம் பேஜ் தோன்றுகிறது
யூசர்நேம் ஆக ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம்
ஐ Enter செய்க
பாஸ்வேர்ட் ஐயும் Enter செய்க சிக்ன் இன் ஐ சொடுக்கவும்
ஜிமெயில் விண்டோ தோன்றுகிறது
இந்த டியூட்டோரியல் க்காக 4 கான்டாக்ட் களை ஜிமெயில் இல் உருவாக்கியுள்ளோம் ஜிமெயில் விண்டோ வின் மேல் இடது பக்கத்திலிருந்து ஜிமெயில் மற்றும் கான்டாக்ட்ஸ் மீது சொடுக்கவும் கான்டாக்ட்ஸ் tab தோன்றுகிறது
மோர் மீது சொடுக்கி எக்ஸ்போர்ட் ஐ செலக்ட் செய்க எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
விச் கான்டாக்ட்ஸ் டோ யூ வாண்ட் டோ எக்ஸ்போர்ட்
பீல்ட் இல் ஆல் கான்டாக்ட்ஸ் ஐ தேர்க விச் எக்ஸ்போர்ட் பார்மேட்
பீல்ட் இல் ஆட்லுக் சிஎஸ்வி பார்மேட் ஐ தேர்க
எக்ஸ்போர்ட் ஐ சொடுக்கவும் ஓப்பனிங் contactsசிஎஸ்வி டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
சேவ் பைல் ஐ தேர்க
ஓகே செய்க
டவுன்லோட்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இதுவே டாக்குமென்ட் சேமிக்கப்படும் டிஃபால்ட் போல்டர் பைல்
contactsசிஎஸ்வி என டிஃபால்ட் டவுன்லோட்ஸ் போல்டர் இல் சேமிக்கப்பட்டது டவுன்லோட்ஸ் டயலாக் பாக்ஸ் ஐ மூடவும் மெயின் menuஇலிருந்துTools ஐ சொடுக்கி இம்போர்ட் ஐ செலக்ட் செய்க இம்போர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
செலக்ட் அட்ரெஸ் புக்ஸ் ஐ சொடுக்கவும்
செலக்ட் தே டைப் ஒஃப் பைல் லிஸ்ட் இலிருந்து டெக்ஸ்ட் fileமீது சொடுக்கவும்
நெக்ஸ்ட் ஐ சொடுக்கவும்
டவுன்லோட்ஸ் போல்டர் க்கு ப்ரோவ்ஸ் செய்க
செலக்ட் விச் டைப்ஸ் ஒஃப் பைல்ஸ் அரே ஷவுன் பட்டன் ஐ சொடுக்கவும்
ஆல் பைல்ஸ் ஐ செலக்ட் செய்க contactsசிஎஸ்வி ஐ செலக்ட் செய்து ஒப்பன் ஐ சொடுக்கவும் இம்போர்ட் அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பிர்ஸ்ட் ரெக்கார்ட் கன்டெயின்ஸ் பீல்ட் நேம்ஸ்
செக் ஆகி இருப்பதை உறுதி செய்க
இந்த டியூட்டோரியல் இல் பிர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மற்றும் பிரைமரி எமெயில் பீல்ட் களை மட்டுமே செக் மற்றும் மேட்ச் செய்வோம்
இடது பக்கத்திலிருந்து மற்ற பீல்ட் களை அன்செக் செய்வோம்
இடது பக்கம் பிர்ஸ்ட் நேம் ஏற்கெனெவே வலது பக்க பிர்ஸ்ட் நேம் க்கு அலிக்ன் ஆகிவிட்டது மூவ் உப் மற்றும் மூவ் டவுன் பட்டன்ஸ் ஐ பயன்படுத்தி இடது பக்கமுள்ள மொசில்லா தண்டர்பர்ட் அட்ரெஸ் புக் பீல்ட்ஸ் கோலம்ன் ஐ வலது பக்கமுள்ள ஜிமெயில் ரெக்கார்ட் டேட்டா டோ இம்போர்ட் கோலம்ன் க்கு பொருத்த வேண்டும்
இடது பக்கம் லாஸ்ட் நேம் பீல்ட் ஐ செலக்ட் செய்து மூவ் டவுன் பட்டன் ஐ சொடுக்கவும் அட்ரெஸ் புக் பீல்ட்ஸ் கோலம்ன் இன் லாஸ்ட் நேம்
ரெக்கார்ட் டேட்டா டோ இம்போர்ட் கோலம்ன் இன் லாஸ்ட் நேம் க்கு இப்போது அலிக்ன் ஆகிவிட்டது இப்போது பிரைமரி எமெயில் ஐ செலக்ட் செய்து அது e மெயில் அட்ரெஸ் க்கு அலிக்ன் ஆகும் வரை
மூவ் டவுன் பட்டன் மீது சொடுக்கவும்
ஓகே செய்க
அட்ரெஸ் புக் ஹாஸ் பீன் இம்போர்ட்டட் எனும் செய்தி தெரிகிறது
பினிஷ் ஐ சொடுக்கவும்
ஜிமெயில் அட்ரெஸ் புக்
தண்டர்பர்ட் க்கு இம்போர்ட் ஆகிவிட்டது அட்ரெஸ் புக் டயலாக் பாக்ஸ் இன் இடது பேனல் லில் ஒரு புது கான்டாக்ட்ஸ் போல்டர் சேர்க்கப்பட்டு உள்ளது கான்டாக்ட்ஸ் மீது சொடுக்கவும் பிர்ஸ்ட் நேம் கள் எமெயில் அட்ரெஸ் உடன் காட்டப்படுகின்றன ஜிமெயில் அட்ரெஸ் புக் ஐ தண்டர்பர்ட் க்கு இம்போர்ட் செய்து விட்டோம்
அட்ரெஸ் புக் ஐ டயலாக் பாக்ஸ் இன் மேல் இடது மூலையிலுள்ள ரெட் க்ராஸ் மீது சொடுக்கி மூடவும் கடைசியாக தண்டர்பர்ட் இலிருந்து லாக் ஆட் செய்க
மெயின் மேனு இலிருந்து பைல் மற்றும் குயிட் ஐ சொடுக்கவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் இல் கற்றது அட்ரெஸ் புக் இலிருந்து கான்டாக்ட்ஸ் சேர்ப்பது காண்பது மாற்றுவது மற்றும் நீக்குவது
மேலும் எப்படி புது அட்ரெஸ் புக் ஐ உருவாக்குதல் அட்ரெஸ் புக் ஐ டிலீட் செய்தல் கான்டாக்ட் களை மற்ற மெயில் அகாவுண்ட் களிலிருந்து இம்போர்ட் செய்தல் உங்களுக்கு அசைன்மென்ட் புது அட்ரெஸ் புக் ஐ உருவாக்குக அதில் கான்டாக்ட் ஐ சேர்த்து பார்க்கவும் தண்டர்பர்ட் அகாவுண்ட் க்கு உங்கள் பெர்சனல் எமெயில் இட் இலிருந்து contactகளை இம்போர்ட் செய்க அட்ரெஸ் புக் ஐ இம்போர்ட் செய்கையில் எல்லா கான்டாக்ட் களையும் தேர்ந்து எல்லா பீல்ட் களையும் மேட்ச் செய்க
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி